Double seven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

அவங்க name சதிஷ் கொஞ்சம் சின்னபையனா இருப்பாபுள்ள but நல்லா சமைப்பாங்க ஹலோ

Okay okay அவர Contact பண்ணுங்க. அவர்ட்ட கேட்டீங்கனா கூடஉங்களுக்கு நிறைய Links கிடைக்கும். ஏனாஅவர் இந்த மாறி cook Field ல இருக்கிறதல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் யாராவது இருப்பாங்க. ஓ Okay okay அவங்கள்ட சொல்ற டேனியல்யோட Friend தன அவங்க தான் Number கொடுத்தாங்க Inform பண்ற

நீங்களும் அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட Call பண்ணி சொல்றீங்க. இந்த மாறி என்னோட Friend தான் கேட்டாங்க நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள அப்டிங்கறத

Okay வா சரி உங்களுக்கு வேற ஏதும், Hello இது இல்லாம இப்ப வேற எதும் Food ideas இருக்கா? வேற Food எனக்குத் தெரிஞ்சு இத ஆரம்பிச்சாங்க But அஹ் வேறன்ரிப்ப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 Cake பண்றது அதெல்லாம் யோசிச்சு வைச்சிருக்கேன். அது இல்லாம Falooda ice cream cookies இந்த மாதிரிலா இருந்துச்சுன்னா எல்லாமே சேர்த்து பண்ணலால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 அஹ் இத First start பண்ணுவோம். Next next வந்து கொஞ்சம் பெருசாவே ஆகும் போது Food court ஆ மாத்திருவோம் அப்டின்னு சொல்ட்டு உம் Food street தெரியுமா Hyderabad ல கூட இருக்குல்ல அஹ் கேள்விப்பட்டிருக்கேன் ButDeep ஆன Idea இல்ல But போனது இல்ல அதனால எதுவும் Deep ஆனா Idea இல்ல But பாத்துருக்கேன். Okay okay அதே மாறி கூட திருச்சில வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அது தெரியுமா? தெரிளிங்களே எங்க? அஹ் உழவர் சந்தை இருக்குல்ல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 நல்ல இருக்கும்ல அதான். அங்க வந்து நம்மளோட shop போடலாம்ன. நாங்க idea பண்ணியிருக்கிறோம். அஹ் கண்டிப்பா நல்லா Reach out இருக்குமுங்க. ஏனா, food க்காகவே ஒரு area றப்ப மக்கள் நிறைய பேர் வருவாங்க. foodlovers ரொம்ப பேரு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ரெம்பவே புடிக்கும் different different ஆ இருக்கும் போது அப்படின்றால் நம்ம shop வந்துட்டு, இது இல்ல அப்டினு சொல்லிட்டு அவங்க போகக்கூடாது. நிறைய விஷயம் வந்து அவங்க எதிர்பார்க்கிற மாறி இருக்கணும். உம் கண்டிப்பா அவங்க எங்கெங்கேயோ சாப்பிடாதேல்லாம் இங்க இருக்கா அப்டினு கூட பாப்பாங்க ஆ அப்படி இருந்தாதான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்ப நம்ம கடைக்கு வராங்க னா இது இல்லன்னு அப்டினு நம்ம சொல்லவே கூடாது. அப்படியிருந்தாதான் அவர்களுக்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்கும். so falooda cookies chocolates ice crem

எல்லா இதும் வந்து பண்ணலாம் அப்டினு சொல்லிட்டு idea பண்ணியிருக்கிறோம். அதுல நம்ம கடையே ஒரு ரெண்டு மூணு கடையா சேர்ந்து வாங்கியிருவோம். இரண்டு முணு கடையா வாங்கிட்டோம்னா easy தன. ஆமா கண்டிப்பா ஒவ்வொரு genre க்கு ஒவ்வொரு மாறி ஒரு கடைய வச்சுக்குரலாம். இல்லனா showcase க்கு ரெண்ட வச்சுக்கிரலாம். உங்க wish அந்த மாறி தான் plan பண்ணியிருக்கிறோம். but இந்த மாறி நீங்க start ங்கிலியே எல்லாமே try பண்றதாதிருந்தா உங்களுக்கு investment ரொம்ப பெரிசா போகுமே. ஆ எப்படின்னா, இப்ப நான் சொன்னேன்ல நாங்க friends நாங்க முணு பேர் சேர்ந்து பண்ணானம்லுன்னு. நாங்க மூனு பேர்வந்து partners ஆ சேர்ந்து idea பண்ணிருந்தோம் firstbut இப்ப எப்படி plan பண்ணியிருக்கிறோம்னா partners ஆ இருந்தா எப்டினாலும் problem வரும் இப்ப நீ வந்து Icecreams cakes உ இதெல்லாம் எடுத்துக்கிறன்னா, நா வந்து Full ஆவே Fastfood எடுத்துக்கிறேன். இன்னொரு ஆல் வந்து எல்லாமே South Indian style. அந்த மாதிரி தான் PlanOkay பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ மூனு பேரும்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 அஹ் கண்டிப்பா. அதாவது Partners மாதிரியே அவங்களுக்கு தனியா வேலைய பிரிச்சு கொடுத்தாச்சு. அஹ் Correct correct ஆஹ் இதுவும் ஒரு நல்ல Idea தான். அவங்க அவங்க அவங்கன்னு ஒரு தனியா ஒரு அவங்க அதாவது உங்களுக்கு வந்து Cake bake பண்ணக் கொடு. Cake உ Ice cream bake பண்ண சிலபேருக்குஇந்த Fastfood அந்த மாதிரி Bake பண்றதுக்கு, சில பேருக்கு General ஆ South Indian food bake பண்றது அதெல்லாம் புடிக்கும். எல்லாமே எல்லாமே பண்ணாம அவங்க அவங்களுக்கு புடிச்சத அவங்க பன்றப்ப Best ஆவும் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அப்படின்கிறப்ப நாம Invest பன்றதும் நம்மளோட Investment ஆகிரும், நமக்கு வர Profit உம் வந்து அவங்க அவங்களுக்கு தனியா போயிரும்ல.

உம் நல்ல Idea அது அவங்க அவங்கன்னு பன்றப்ப அவங்க அவங்க போடுற Effort க்கு அவங்க அவங்க Gain பண்ணிப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு Idea பண்ணினோம். சரி இப்படி பண்ணினா கொஞ்சம் Different ஆ இருக்கும்ல. இப்ப Food street ல அப்படி பண்றோம்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 ஏன்னா அவங்களும் இப்பதான் வந்து தமிழ்நாட்டுலையும் Food street வரப்போகுது. அப்படின்றப்ப நமக்குமே வந்து புதுசா நாம Start பண்ணப்போறோம். அது ஒரு நல்ல இடத்துல Start பண்ணா நமக்கும் நல்ல Market இருக்கும்ல.

எப்படி French fries, Momos இந்த மாதிரி சொல்றீங்களா? அஹ் அந்த மாதிரி எதாவது Different ஆ இந்த French fries, Momos அதெல்லாம் இப்போதைக்கி பாத்தீங்கன்னா Normal ஆ எல்லாம் ஒரு எங்கயுமே கிடைக்கும். இதே நீங்க Chinese ல பாத்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மாதிரியே இருக்கும் But அந்த Snacks அப்படியே சரியா தெரியல. But அதனோட Taste நல்லாருக்கும் ஒரே ஒருவாட்டி சாப்பிட்டுருக்கேன். பெங்களூரு போனப்ப சாப்டேன் அது. அது Actual ஆ Chinese snacks உ. But அதை பெங்களூருல Prepare பண்ணிக்கொடுத்தாங்க.

இந்த Tea times Free ஆ இருக்கப்ப வரவுங்க அந்த மாதிரி வரவுங்களும் அஹ் Hotels அ ரொம்ப Like பண்ணி Prefer பண்றாங்க. பரவால்ல Super super அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இன்னும் கொஞ்சம் Different ஆ அது நம்ப Bakery item ல கூட அத நம்ப Add பண்ணிக்கலாம். அஹ் அதாவது Heavy foods மதியானம் சாப்பாடு, காலைல சாப்பாடு, Night உ சாப்பாடு அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி எர் Evening snacks இந்த மாதிரி அவுங்க நினைச்சப்ப Free ஆ இருக்கப்பலாம் வருவாங்கல்ல மதியானம் காலைல ராத்திரின்னு இல்லாம Free ஆ இருக்கப்ப வருவாங்க. அந்த மாதிரி Time ல இந்த மாதிரி Snacks food prepare பண்ற Hotel இந்த மாதிரி நிறையா Snacks hotel னா அவுங்களும் Like பண்ணுவாங்க. அவுங்க வரப்பலாம் எதாவது ஒன்னு கிடைக்குது. அவுங்களுக்கு புடுச்ச Snacks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 கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது நல்ல Idea ஆ தான் இருக்கு. நான் கூட வெறு அந்த சமோஸ் அது மட்டும் தான் வந்து Choose பண்ணி வச்சு இருந்தேன். அது வந்து இன்னும் Extra நம்ம வந்து Momos plus வந்து French fries நிறைய இதெல்லாம் வைக்கும்போது Snacks item லாம் School student க்குலாம் ரொம்ப பிடிக்கும்.

snacks கேப்பாங்க சாப்டனும்னு சொல்லுவாங்க வெளிய கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. அப்படின்றப்ப நம்ம கடையை தேடி கண்டிப்பா அவுங்க வருவாங்கல்ல.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

இப்ப நீங்க வந்து Normal ஆ பாத்தீங்கனாலே Evening time னாலே இந்த School பசங்க விடறது College விடறது அப்படின்ட்டு இருக்குறப்ப நீங்க Food க்குன்னு ஒரு கடை போட்றீங்கன்றப்ப கண்டிப்பா அந்த அந்த Time ல வரவுங்களுக்கு தேடி வர Food உங்க கடைல கிடைச்சுச்சுனா அதாவது Snacks மாறி Item அவுங்களுக்கு புடுச்ச Favorite ஆன Snacks அந்த மாதிரி கிடைச்சுச்சுனாலே அவுங்க ரொம்ப Happy ஆ இருப்பாங்க. உங்க கடையும் கண்டிப்பா இப்ப Prefer பண்ணுவாங்க. நம்ம முடிச்சோன நான் School முடிச்சோன போன போன மாறி Easy ஆவும் இருக்கு அந்த Time ல தான் அதுக்கு நல்ல Fresh ஆவும் எனக்கு கிடைக்குது அப்பதான் Ready பண்றாங்க அது Fresh ஆவும் கிடைக்குது அப்படின்றமாறி அவுங்க Prefer பண்ணி Recommend உம் பண்ணுவாங்க. ஆமா அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லாவே இருக்கும்ல உம் அவுங்களுக்கும் வந்து Satisfied ஆ இருக்கும். அதாவது இப்ப அவுங்க சாயந்திரம் வந்த உடனே நீங்க மதியானம் போட்டு வச்சு இருந்த Snacks ஓ இல்ல அஹ் காலைல போட்டு இருந்த பப்ஸ் இந்த மாதிரி குடுத்தீங்கன்னா அவுங்க Disappoint ஆயிருவாங்க. என்னடா ரொம்ப இதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதா ஆயிருவாங்க. வர Time ல நீங்க அந்த மாதிரி போட்டு குடுத்தீங்கன்னா வந்துவுடனே Fresh ஆ கிடைக்குது அவுங்களுக்கு Evening time ன்றது எப்பவுமே Big time தான் Evening time morning time morning அ விட Evening ரொம்ப Quick ஆன Time. So அவுங்க அந்த Time அந்த மாதிரி வரப்ப நீங்க Fresh ஆ போட்டு குடுத்தீங்கன்னா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 Falooda அந்த மாதிரி Juice item எல்லாமே கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Fresh juice கூட எல்லா பக்கமும் கிடைக்கும். Falloodas லயே நிறைய Varieties இருக்கு Fruit falooda அப்புறம் Dry fruit falooda அந்த மாதிரி Different different ஆ இருக்கு. எல்லாமே Try பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு Choose பண்ணிருக்கோம். மதுரை Famous ஜிகர்தண்டா இருக்குல்ல அதுமே எனக்கு பிடிக்கும் ஆமா மதுர ஜிகர்தண்டா பாத்தாலே கண்ணமூடிட்டு போயிருவாங்க நிறைய பேரு. அதை சொல்லுங்க எனக்கே ரொம்ப பிடிக்கும் அதோட Taste ஏ Different ஆ இருக்கும். இந்த மாதிரி Different different ஆ நிறைய அப்பறம் இளநீர் பாயாசம் அதெல்லாம் வந்து Different ஆன ஒன்னு தான் எல்லா பக்கமும் கிடைக்காது. ஆமா இது கொஞ்சம் புது Food dish ஆ இருக்கு. இது எங்க கிடைக்கும்னு சொல்றீங்களா நானும் Try பண்ணி பாக்குறேன்.

இப்ப நம்ப திருச்சில நிறைய கடைங்கள Famous ஆயிருச்சு ரொம்பவே Famous ஆயிட்டு வருது இளநீர் பாயாசம் அப்படின்னாவே வெளிய But இதுவரைக்கும் நான் எங்கயும் அந்த மாதிரி அதான் அஹ் சொல்லுங்க இல்ல வெளிய பெரிய கடைகளுக்குலாம் போனீங்கன்னா Hundred rupees eighty rupees அந்த மாதிரி இங்க நம்ம Post office இருக்குல

அங்க Juice buy அந்த கடை இருக்கு தெரியுமா? அஹ் Correct ஆ வந்து அந்த ஹம் ஆட்டோ ஆட்டோ கன்சல்டிங்லாம் இருக்குல Bikes லாம் Seconds ல விக்கிராங்கல்ல Post office turn பண்றோம்ல அந்த BATA show room பக்கத்துல

அது பக்கத்துலயே Juice buy ன்னு சொல்லிட்டு ஒரு Juice கடை இருக்கு. அந்த Turning corner ல இருக்குமே Turning corner ல Turn பண்ணி வந்து இங்க ஒரு கரும்பு Juice லாம் கூட போட்றாங்கல்ல அது பக்கத்துல ஒரு கடை. Okay அங்க இருக்குங்கல்லா அது Juice buy ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு அங்க எல்லா Juice oreo milkshake இந்த மாதிரிலாம் நிறைய Juices வந்து Fresh juice இந்த நிறைய Juices வந்து இந்த மாதிரி Different ஆ இருக்கும்.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

இளநீர் பாயாசம்ன்னு இருக்குன்னே தெரியும். இந்த மாதிரி நீங்க Refer நீங்க குடிச்சு நல்லாருக்கனாலதான் எனக்கு Refer பண்றீங்க Correct ஆ

அஹ் இப்ப நீங்க எனக்கு சொன்ன மாதிரி இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கடைல எதாவது புதுசா இருந்துச்சுனா அதை பாத்து வரவுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இப்ப நீங்க நாளைக்கி கடை ஆரம்பிச்சீங்கன்னா உங்கதுலயே சாப்டு எனக்கே யாராச்சும் சொல்லலாம். இந்த மாதிரி அவுங்க கடைல சாப்டேன் இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்பறம் நானும் உங்க கடைக்கு வரலாம்.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

நூறு ஆயிரம் ஆகும். ஆயிரம் பத்தாயிரம் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே நாம Fast ஆ Pick ஆயிருவோம். இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க நான் போய் Maximum சொல்லப்போனா நாளைக்கே Try பண்ணாலும் பண்ணிருவேன். அதுக்கு Try பண்ணி Addict ஆயிருச்சுனா நான் போறப்ப வாரப்பலாம் குடிப்பேன். இதுக்கே சொல்லப்போனா சனி, ஞாயிறு Leave கிடைக்குறப்ப அதுக்காகவே வேணுன்னா நான் அங்க போறதெல்லாம் மாதிரி மாறலாம்.

Trip போன மாதிரி சுத்தி சுத்தி சும்மா Rounds தான் அந்த பாலத்துல round அடிப்பாங்கள பசங்கலாம் பேரு வந்து நிறுத்தி எல்லாருமே சேர்ந்து குடிச்சுட்டு போவாங்க. பாதி பேரு அந்த Oreo Milkshake பாதி பேரு இளநீர் பாயாசம்

அந்த இது கடை எப்படி ஒரு சின்ன கடையா இல்ல Environmental வே நல்லாருக்குமா அதாவது உக்கார்ந்து சாப்டர மாதிரி அந்த மாதிரி இருக்குமா இல்ல சும்மா சின்னதா ஒரு Shop ஆ இல்ல ரொம்பவுமே சின்னது தான் அங்க எல்லாமே இருக்கும். வெறும் Juice மட்டும் கிடையாது. Stationery item departmental store மாதிரி தான். But வந்து ஒரு Six seven stools போட்டு இருப்பாங்க நாம அங்க வந்து உக்கார்ந்து குடிச்சுக்கலாம். பசங்கலாம் கடைக்கு வெளியவே நின்னுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே குடிப்பாங்க. ஏன் ஏன்னா இப்ப ஒரு Juice குடிக்கன்றப்ப,

இப்ப, இப்ப நாம ஏதாவது வந்து சாப்பிடறப்ப நல்ல Environment ல உட்கார்ந்து பீட்சா சாப்பிடறம்னா அந்த Food ஏ நாம ரசிச்சு சாப்பிடனும். Condition எதுவுமே இல்லாம அந்த Food மேல Full concentration ஓட அத ரசிச்சு நாம சாப்பிடனும். அதனால தான் கேட்டேன். Envioranment, Envioranment வந்து அந்தளவுக்கு சொல்ல முடியாது. But நீங்க அத குடிசிங்கின்னா சுத்தி என்ன நடக்குதுன்னே மறந்துடுவீங்க. அந்தளவுக்கு Okay வா Taste ஆ இருக்கும்.

அஹ் yes correct Try பண்ணி பாக்கறேன். நீங்க சொன்னதுக்காகவாது கண்டிப்பா Try பண்ணி பாக்கறேன். நாளைக்கே Try பண்ணி பாக்கறேன். அஹ் கண்டிப்பா Try பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. நீங்களே தனியா சொல்லுவீங்க நல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஒரு Minimum ஒரு அறுபது பேருக்கச்சு நான் அந்த கடைய Refer பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு எந்த மாதிரி Juice item பிடிக்கும். இங்க தில்லை நகர்ல Juice a seven hundred ன்னு ஒரு Shop இருக்கும் தெரியும்களா.

But எனக்கு இது நான் First ஒரு One month க்கு முன்னாடி தான் அந்த கடை பார்த்தேன். சரி சும்மா வந்து ரெம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு, எதோ Normal ஆ ஒரு Juice கட தானேன்னு குடிப்போம்னு போனேன். But அங்க பார்த்தீங்கன்னா ஒரு One liter க்கு ஒரு Glass கண்ணாடி Glass இல்ல இல்ல I think அந்த J seven hundred அப்படிங்கறது வந்து Juice seven hundred ml அப்படின்றது வந்து Juice seven hundred Seven ml வந்து கொடுப்பாங்க அங்க கொடுக்கற அந்த Juice ஓட Content வந்து seven hundred ml

மிஞ்சி மிஞ்சி போனா இரநூறு MI கூட இருக்காது. But இவங்க வந்து எப்படின்னா Seven hundred ml ல Full ஆ கொடுக்கறாங்க. Just forty rupees தான். ஆமா ஆமா அது வந்து நமக்குமே ரெம்ப Useful நம்ம Peaceful லா குடிக்கலாம். அந்த ஒரு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 அதுவேணா உண்மைதான் நல்ல இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போறப்ப அந்த கடைல Maxmum juice எல்லாமே நான் Try பண்ணிட்டேன். Rate கம்மி. அதாவது Main reason இந்த கடைய எதுக்கு Choose பண்ணனும்னா Rate கம்மி Quantity அதிகம் நாற்பது ரூபாய்க்கு ஏழ்நூறு MI juice எல்லாம் யாருமே கொடுக்க மாட்டங்க. எனக்கு தெரிஞ்சு.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

Apple juice இந்த மாதிரி Variety variety யா,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

நீங்க Hotel ஆரம்பிக்கும்போது சொல்லுங்க வரேன். Bye. hello

okay ma'am நாங்க துபாய்க்கு போறோம் so ஆஹ் book பண்ணலாம் பண்ணலாம்னு call பண்ணிருக்கோம் ma'am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 okay ma'am உங்களுக்கு நீங்க எந்த இடம் சென்னை ma'am சென்னை சென்னையில இருந்து எங்க சென்னையில எந்த இடம் ma'am

ஆஹ் சரி ma'am உங்க name சொல்லுங்க ஆஹ் மகேஸ்வரி ma'am

okay ma'am okay நீங்க இதுக்கு முன்னாடி போனது இல்லை தானே இதானே first time ஆமா ma'am இதுக்கு முன்னாடி போனதில்லை இதான் first time

ஆமா ma'am இதுக்கு முன்னாடி போனதில்லை ma'am அதான் online ல book பண்ண கொஞ்சம் பயமா இருந்துச்சு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

first time book பண்றோம் online ல book பண்ணதுக்கு தெரியல கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. அதான் உங்கள்ட்ட direct ஆ book பண்ணிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு call பண்ணோம் ma'am

ஆஹ் பண்ணலாம் ma'am பண்ணலாம் நீங்க இப்ப வந்து, ஏர் இந்தியா, கத்தார் ஏர்வேஸ், ஏர் ஏர் அரேபியா இது மூணுலையுமே இது பண்ணிரலாம். நீங்க எதுல பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆஹ் okay ma'am இது timing எப்படி இருக்கும் ஆஹ் உங்களுக்கு எந்த time க்கா ஆஹ் morning போணுமா இல்லை evening போணுமா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த time ல okay இதுல எந்த time ல flight இருக்குன்னு சொல்~ ரெண்டு time லயும் இருக்கு ma'am ரெண்டு time லயும் இருக்கு morning இருக்கு evening ம் இருக்கு

evening தான ma'am நீங்க மறுநாள் morning வந்து, seven க்கு எல்லாம் அங்க இருந்துடலாம் ஆஹ் okay ma'am okay அப்ப evening okay தான்

evening ஏ okay ma'am ஆஹ் okay ma'am okay எத்தனை பேர் போறீங்க ma'am நீங்க மட்டும்தானா

அஹ் hus~ husband dubai ல இருக்காங்க ma'am so நாங்க பிள்ளைங்க நீங்க மூணு பேரும் போறீங்களா

பிள்ளைங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு okay ma'am உங்களுக்கு எனக்கா ma'am ma'am okay ma'am okay நீங்க ஆஹ் என்னைக்கு போகணும்னு சொன்னீங்க ma'am ma'am next week உ ten ma'am ten

next week ma'am பத்தாம் தேதி ஆஹ் okay ma'am okay ஏன்னா வந்து, ஒவ்வொரு நாள் rate ticket rates வந்து, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் நாங்க இந்த detail கேட்கிறோம். சரியா ஏன்னா சிலவங்களுக்கு வந்து, comfortable ஆன ஒரு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 முப்பதினாயிரம் ரூபாய்க்கு இருக்கு, அதுல இருந்து ஜாஸ்தியாவும் இருக்கு. ஹம் அம்பதனாயிரம் உங்களுக்கு எந்த மாதிரி rate ல வேணும் முப்பதனாயிரம் ரூபாய் போடறீங்களா இல்ல கூடுதல் போடறீங்களா